அஹ் உம் on~ ஆனா நேர்ல வாங்கறதை விட நேர்ல போனோம்னா நம்ம போயிட்டு அங்க பாத்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டோம். அதாவது நம்ம phone ல போட்டோம்னா search ல போய் பாத்தேன்னா நா~ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா டக்குன்னு வந்துரும்

நீ order பண்ணிரு~

ஆஹ் புரியுது order பண்றேன் number ஓ, இல்லை, வீட்டு address ஓ pincode ஓ ஏதாச்சும் நம்ம mistake பண்ணிட்டோம், அப்படின்னா, நமக்கு order வந்~ நம்ம அதை கவனிக்கல mistake பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஆனா இது இந்த date ல வரும்னு சொல்லிட்டு, நமக்கு date சொல்லிட்டாங்க. ஆனா, அந்த date ல வரலை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது. நம்ம mistake பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு. அப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுமா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

இப்போ address address தப்பா போட்டுட்டிருக்க. இப்போ அது வந்து நீ உன் வீட்டு address போடாம, ஒரு one kilometre க்கு முன்னாடி, இந்த main road அப்படின்னு மட்டும் போட்டுட்டு, இப்ப address வீட்டு address mention பண்ணலைன்னா, அவங்க அங்க வந்துட்டு call பண்ணுவாங்க நம்மளுக்கு

அப்படி இல்லை நீ address ஏ full ஆ தப்பா போட்டுட்டிருந்த அந்த date ல products வரலை அப்படின்னா அந்த அது cancel ஆயிடும் இப்போ நீ phone number இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு order ஒண்ணு இந்த இந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணிதான் கேப்பாங்க address எங்க இருக்கு என்னன்னு அவங்க வெளிய இருந்து வர்றாங்கல்ல

அவங்க இங்க இந்த வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது so அவங்க call பண்ணுவாங்க நமது phone number தப்பு அப்படி சொ~ phone number தப்பா இருந்து, address correct ஆ இருந்துச்சுன்னா அவங்களே address அங்க இங்கன்னு கேட்டு வந்துருவாங்க

அஹ் அப்படி இல்ல phone number correct ஆ இருக்கு address தப்புன்னா, அவங்க வந்து நம்மள call பண்ணுவாங்க. எங்க இருந்தாலும் call பண்ணி, line லயே இருப்ப நீ அவங்க உங்களுக்கு சொல்லணும், இந்தப் பக்கம் வாங்க, இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க correct ஆ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

அஹ் அதிலேயே நீ போயிட்டு, அந்த message லேயே பார்த்தன்னா, cancel ஆயிருந்தாலும் இருக்கும்

ஹம் இப்போ உனக்கு அஹ் அது வந்து இப்போ நீ online ல பார்த்த online ல இந்த rate கொடுத்து நீ வாங்கறே. அதே product உனக்கு கடையிலேயும், நீ இப்ப நீ அன்னைக்கு கடையிலே போகும்போது அந்த product பாத்துட்டேன்னா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

ஆனா, உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ cancel பண்ணிடலாம். எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு, உனக்கு என்ன reason ஓ இல்ல எனக்கு அஹ் அஹ் color நான் மாத்தி order பண்ணிட்டேன் so அதனால நான் cancel பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு, நீ cancel பண்ணிடலாம்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

என்ன இது shipping charge தான் forty, fifty அப்படின்னு சொல்லிட்டு போகும் அது இன்னும் festival எல்லாம் வந்துச்சுன்னா, அப்பல்லாம் offer வரும். அப்ப shipping charge இருக்காது

அப்ப நிறைய offers இருக்கும். coupon code எல்லாம் இருக்கும்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

இன்னும் அங்க coupon code லாம் விட்டிருப்பாங்க. அந்த code எல்லாம் போட்டோம்ன்னா நம்மளுக்கு இன்னும் காசு ரொம்ப கம்மியா இருக்கும்.

இந்த யூடுயூப்ல எல்லாம் வந்து சொல்றாங்க பார்த்தியா இந்த product இதுல வாங்கணும். என்~ என்னோட ID போட்டு coupon code போட்டிங்கன்னா உங்களுக்கு twenty percentage offer அப்படின்னுலாம்

அந்த மாதிரிலாம் கூட coupon codes இருக்கும் நீ வந்து அந்த coupon code போட்டேன்னா உனக்கு ஆஹ் கம்மி பண்ணி ஒரு twenty percentage கம்மி பண்ணி உனக்கு half காசு கேப்பாங்க. அதுல வந்து shipping charge இருக்காது

கொஞ்சம் கொஞ்சம் damage ஆ வரும் அதுல

நம்மளுக்கு picture ல பார்ப்போம், நல்லா இருக்கும்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

இதுல வந்து கொஞ்சம் கம்மியா, ஒரு மாதிரி தெரியும் cloth

ஆனா கொ~ ஆஹ் damage damage வர்றதுக்கும் chance இருக்கு அதுல

சொல்லு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 இல்லை மீஷோ, பிளிப்க்கார்ட் மட்டும்தான் இருக்கு, அமேசான்ல நான் வாங்குறதே கிடையாது. அமேசான்ல order பண்ணி

on~ on~ இப்பதான் online ல first time வாங்குறியா

அதாவது அமேசான்ல வந்து product வந்து most ஆ எல்லாமே damage ஆ தான் வரும் அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால அதை நான் open ஏ பண்ணலை

ஆஹ் இது ஃபிளிப்கார்ட்ல என்னன்னா ஆஹ் வந்து நம்மளுக்கு delivery charge குடுத்திருப்பாங்க. அமேசான்ல delivery charge குடுத்திருப்பாங்க. ஆனா இதுல ஃபிளிப்கார்ட்ல விட அமேசான்ல வந்து cost அதிகமா இருக்கு அதே மீஷோல வந்து delivery charge இருக்காது free free delivery யா இருக்கும் ஆனா அதுலயும் ஒரு ஒரு product delivery charge இருக்கும் but நான் அதுல ரொம்ப damage தான் வரும் ஹம் ஆஹ் நல்லா இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன தேவை வீட்டுக்கு ஏதாவது பாத்திரம் இல்ல bed sheet, pillow எதுவா இருந்தாலுமே இப்ப online லயே வந்துச்சி எல்லாமே எல்லாருமே easy யா online ல தான் order பண்றாங்க சரி, நீ எதாவது order பண்ணி வாங்கிருக்கியா

ஆஹ் இது வரையும் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கு.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

அப்புறம் அவங்களுக்கு நாங்க இந்~ அவங்க வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. வந்து, ஆஹ் ஒரு போயிட்டு அப்புறம் நாங்க அவங்களுக்கே call பண்ணவங்க. call பண்ணாங்க ஒரு number number இங்க வந்துட்டோம். எப்படி நாங்க வீட்டுக்கு வரது அப்படினு சொல்லிட்டு கேட்டு call பண்ணுவாங்க.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

நீங்க என்னால வந்து வாங்கிட்டு போக முடியாது. நான் இவ்ளோ தூரத்துல வந்துட்டேன். என்னால வர முடியாது நான் வேற ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க போங்க app க்குள்ள போயிட்டு return option கொடுத்து நீங்க details எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு accounts அப்புறம் வந்து product வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க

அப்புறம் நாங்க அஹ் அவங்களே வரலை அப்புறம் வேற ஒருத்தர் வந்து, அவங்க ஆஹ் வந்து call பண்ணி அப்புறம் அவங்க products வாங்கிட்டு போனாங்க. நாங்க அதுல கூட எவ்வளவு details கேட்போம். எதுக்கு return பண்றீங்கன்னா four five questions கேக்கும்

அப்புறம் வந்து, அப்புறம் அவங்க வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் money வந்து two days கழிச்சுதான் money வந்துச்சு ஹம் account ல போடுவாங்களா ஆமா account லதான் வரும் money கையிலே கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க நம்ம order பண்றது அவங்க கையிலே வாங்கிட்டுப் போறாங்க. ஆனா வந்து, நம்மளுக்குப் போடுறது வந்து account லேதான் போடுவாங்க money

two அ two days கழிச்சுதான் money வந்துச்சு account இன்னைக்கு வந்து, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம return option போட்டுட்டோம். but ஆனா அவங்க வந்து, அந்த product அ வாங்கிட்டு போயிட்டு, அப்புறமா two days கழிச்சுதான் account க்கு money யே வருது . அந்த product வாங்கிட்டு போயிட்ட அப்புறமாதான் money send பண்றாங்க அவங்க.

product நம்மகிட்ட இருக்கும்போது அவங்க money send பண்ணமாட்டேங்கிறாங்க அதுக்குத்தான் நம்ம வந்து, return option exchange offer ல வேற ஒரு வேற எதாவது ஒண்ணு வாங்கிக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா, அதுவும் damage ஆ வந்துருமோன்னுட்டு தான், பயமா இருக்கு. first time damage damage வந்துட்டு திரும்பத் திரும்ப damage ஏ வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் order கொஞ்சம் எல்லாருமே பயப்படுறாங்க order பண்றதுக்கு

ஆஹ் இப்ப account ல ஒரு சில பேர் okay money வந்தாலும் okay இல்லைனாலும் okay அப்படின்னு சொல்லிட்டு return option கொடுத்துடுறாங்க. வந்துட்டு ஒரு சில பேர் money வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு return option குடுக்காம exchange பண்ணி வாங்கிக்கிறாங்க

ஏன்னா நம்மளுக்கு product ம் வந்துரும் நம்ம ரெண்டு நாள் ஆச்சினாலும் இன்னும் money வரல வரல வரலன்னு சொல்றதோட exchange பண்ணி வருது பாரு product அதுவே வாங்கிக்கோ

நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு அதையும் இந்த dress தான் எங்க கிழிஞ்சு போயிட்டு வந்துருமோ damage அ வந்துருமோ இதே நம்ம வீட்டுக்கு வாங்குறோம் பாரு kitchen items அதெல்லாம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாமே pillow இன்னும் நம்மளுக்கு தேவை அந்த pillow அஹ் bed sheet, slipper எல்லாமே அதிலேயே இருக்கு எல்லாமே இப்ப online லயே வந்துச்சு எப்பவுமே நம்ம போய் கடைக்கு வாங்க கடைக்கு போய் வாங்குறதே இல்லை

மீஷோல கூட order பண்லையா நீ எதுவுமே ஆஹ் அஹ் இன்னும் எதுவும் order பண்ணல.

சரி, நான் order பண்ணிட்டு சொல்றேன் ஆஹ் சரி பொங்கலுக்கு ஆஹ் dress எடுத்திட்டியா பொங்கலுக்கு ஆஹ் எடுத்திட்டேன், அதுக்கு match ஆனா தான் bangles order பண்ணலாம்ன்னு இருக்கேன்

ஹம் பண்ணிட்டு சொல்றேன்

ஹம் சரி மகா

இப்போ நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா வேளாண்மை வேளாண்மைன்றது இந்த உழவு அல்லது விவசாயம் அந்தமாதிரி ஏனைய பயன்பாடுகளுக்கு தேவையான அந்த பயிர் உற்பத்தி செய்வது கால்நடைகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வது அந்த மாதிரி ஒரு முக்கியமான தொழில்ல வேளாண்மை வந்துரும் இந்த தொழில் தான் உலகில் இன்றியமையாத ஒரு இயற்கை மூலமா நம்மளுக்குக் கிடைக்கக் கூடிய ஒரு தொழில் என்று கூறப்படுகிறது இந்த வேளாண்மை மூலமா இந்த விலங்குகள், தாவரங்கள் உற்பத்தி நாகரீகங்கள் அது கூட சேர்த்து நம்ம மேம்படுத்த முடியும் உணவுப்பொருட்கள் உருவாக்குவது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிலத்~ நி ~ நி~ நிலத்தோட பரப்பு அதை வைத்து நம்ம இதை உருவாக்கமுடியும்

நிலத்தோடு தரிசு நிலம் கால்நடை இந்தமாதிரி வேளாண் அடித்தலமக விளங்குவது ம மனிதனின் ஒரு முக்கியமான தொழிலாகவே இன்றியமையாத தொழில் மனித சமூகங்கள் பல பல்லாயிரக்காண்டு உ~ வருடங்களாகவே நம்ம ஒரு வேளாண்மை ச்~ சொல் தொழில செஞ்சுவந்துட்டுருக்கோம் அதுல வளர்ச்சி, முன்னேற்றம், தட்பவெப்பநிலை, பண்பாடு, மேம்~ அந்த தொழில்நுட்பம் போன்றவற்றை எல்லாத்தையும் use பண்ணி தான் நம்ம இந்த வேளாண்மை பண்ணிட்டுருக்கோம் பலநிலை தொழில்நுட்பங்கள் நம்ம பயிர் சாகுபடி பண்றதுக்கு நிறைய டெக்~ நிறைய விலங்குகள், ஆடு, மாடு அது எல்லாமே வைத்துக்கொண்டு நம்ம ஓரின~ சாகுபடி நீர்ப்பாய்ச்சல் நீர் அதுல ஒரு முக்கியமான இன்றியமையாத பொருளாக நம்ம

இத ஓரின சாகுபடி பரவல் அப்படின்னும் கூட நம்ம இதை சொல்லலாம் வேளாண்மைதொழில் இயற்கையோடு மற்றும் நம்ம அது வந்து அறிவியல் சார்ந்தமாக தோட்டக்கலை அப்படின்னுகூட சொல்றாங்க தோட்டக்கலைன்றது ஒரு பொருளை நம்ம எப்படி உருவாக்கலாம் அது நம்ம இயற்கைமுறையில எப்படி பண்ணபோறோம் அப்படின்றத ஒரு ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு வளர்ச்சிக்குதான் நம்ம அது இது பண்றோம் இந்த வரலாறு இது இதுக்கு எப்படி இந்த வேளாண்தொழில் எப்படி வரலாறு உண்டு பண்ணுச்சுன்னா இந்த வேள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லுல அடியான வேளாண்மை அப்படின்னு வேள் என்றதை வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லி போக போக நம்ம அதை கொண்டு வந்துருக்காங்க அது நம வ்~ கிட்டத்தட்ட இதுல நீர் நீர் ஆதாரத்தவச்சு நம்ம நிலத்தோட தட்பவெப்பநிலை நம்மளுக்கு என்னமாதிரி ரே~ நிலம் என்னமாதிரி நிலத்தோட மண் அது எப்படி இருக்கோ அதை பொருத்துதான் நம்ம இது சரியா இருக்கா இல்லையா என்பத பொருத்து நம்ப முடிவு பண்ண முடியும் அதுல பயிர் வகைகளும் நிறையா இருக்கு ஒரு ஒரு நிலத்துலையும் இந்தந்த பயிர் வகைதான் வெளைய~ வளர முடியும் இந்தந்த நீர்ல இந்தந்த பயிர் பயிர்தான் வளர முடியும் விவசாய வரலாறு, மனித வரலாறு, உலகசமூக பொருளாதாரம், மற்றும் முக்கிய காரணிகளிலிருந்து விவசாயத்த நம்ம மேம்படுத்திட்டு வர்றோம் அதுவும் மனித வரலாறுல ஒரு முக்கியமான நாகரீகமா நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் விவசாயிகள் தங்கள் குடும்பத்திற்காக தேவையான உணவு உற்பத்தி உணவு உணவு உற்பத்தி பண்றதுக்கும் அந்த சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கவோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னனா விவசாயி மூலமாதான் நம்ம ஒரு ஒருக்குடும்பத்தை வாழ வைக்கிறது எல்லாமே முடியும் விவசாய வளர்ச்சியே மனித நாகனெ~ நாகரீகத்தோட வளர்ச்சியேன்னு நம்ம நீண்ட காலமா அது இன்னும் மாறாம இருக்கு அதுவும் உணவு உணவு த~ தவிர்த்து நம்ம வேற எந்த பொருளும் நம்ம பண்ண முடியாது அதுவும் ஒரு இயற்கையின் மொ~ இயற்கையில உணவ பண்ண முடியாது அதுவும் விவசாயத்தின் வளர்ச்சியே மனித நாகரீகத்தை சாத்தியமாக்கு~ ஆக்குகிறது ஏன்னா அது இல்லனா நம்மளால நம் மனிதநாகரீகம் வந்~ வந்து கண்டிப்பா வராது வேளாண்தொழில் சுமார் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே பண்ணிட்டுருக்காங்க அதான் அது ஒ~ ஒரு~ ஒரு மண்ணுக்கு ஏத்தமாதிரி மகசூல் ஜாஸ்தியாகும் மகசூல் கம்மியாகும் ஒரு எடத்துல ஒரு பொருள் விளையும் மற்ற இடத்துல இன்னோரு பொருள் விளையுறது புதிய தொழில்நுட்பத்தை use பண்ணி இந்த இப்போ வர்ற நீர்ப்பாசனம், பயிர் சுழற்சி, உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் use பண்றதுக்கு நம்ப இப்போ வர்ற தொழில்நுட்பத்தை use பண்ணி நம்ம அதை பண்ணிக்கலாம் அதும் போக அது நம்ம நுற்றாண்டுகளாகவும் இப்போ இந்த வர்ஷத்துல நம்ம என்ன பண்றோமோ நெ~ அடுத்த வருஷமும் நம்ம வேறமாதிரி நம்ம அடுத்த ஆண்டு நம்ம வேறமாதிரி அதை கொண்டு போகலாம் வேளாண்மை பரவல்ன்றது அப்போ முதன்முறை தோன்றுனது வந்து எகிப்து எகிப்து மத்திய பகுதி இந்தியா ஆகியவற்றில்லாம் first நம்ம start பண்ணோம் ஆனா அங்கிருந்து develop ஆனது அந்த சாகுபடி நம்ம ஒரு சாகுபடின்றது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னோரு இடத்துக்கு கொண்டுபோறது நம்ம நெல்சாகுபடி பயிரு அந்தமாதிரி எல்லா பொருளுமே சொல்றோம் அதுவந்து இதுல நம்ம கோதுமை அடுத்து barley பட்டாணி, அவரை பழங்கள் அந்தமாதிரி முதலியவற்றை எல்லாத்தையும் நம்ம இக்காலத்துல விவசாயத்தின் கோதுமை இன்று எல்லா பொருளும் இன்றியமையாத இத~ தொழிலாவே நம்ம பாக்கமுடியுது முதலாம் எட்டு பயிர் குறிப்பிட்ட வகை இருக்கு அது ஏழாம் இ~ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச இந்திய துணைக்கண்டத்துல கோதுமை, barley அந்த வகைகள நம்ம பதிப்பிச்சுட்டு வந்துட்டிருந்தோம் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கிடைத்த வரப்பிரசாதம் என்று கூறப்படுகிறது சுமார் ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு விவசாயம் எகி~எகிப்துல எப்படி பண்றாங்களோ அங்கிருந்து பார்த்து நம்ம ஒரு ஆற்று ஓரங்களில் அங்கிருந்து start பண்ணாங்க ஆற்று ஓரங்களில் நீர்நிலைகளில் தான் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா இருகுன்றதுகாக அங்க start பண்ணாங்க அதுக்கு எ~எடத்துக்கு ஏத்தமாதிரி இந்த காலத்துக்கு ஏத்தமாதிரி கோதுமை, அரிசி, அந்த அந்தமாதிரி இருக்குற மு~ முக்கிய பொருள் முக்கியபயிரான நெ~ சுய~ சுயேட்சையான முறையில் விவசாயம் சீனா, இந்தோனேஷியா, அந்தமாதிரி ஊர்லேயும் நம்ம தை~ இந்தியாவுல என்ன பின்பற்றாங்களோ அதே முறையில தான் எல்லாம் பின்பற்றாங்க முக்கியமா இந்த ஆறுகள், ஏரிகள், இந்த சோய்~ அ~ சுனை, கிழங்கு போன்றவற்றில்ல எப்படி beans அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியுமோ அவங்கதான் பண்றாங்க சைனாவ பொருத்தவரைக்கும் இந்த கடற்கரை ஓரமா இந்த மீன்பிடித்தல் அதுவுமே ஒரு ஒருவகையான வேளாண்மை இதுல வந்துரும் ஆனா அது நிலத்துல வச்சு அதை என்னென்ன விளைவிக்க முடியுமோ அவங்களால அது விளைவிக்க ம~ ம ~ மக்காச்சோளம், மரவல்லி அந்தமாதிரி பொருள் எல்லாத்தையும் சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னடியே வீட்டுல இருந்தே வளக்க ஆரம்பிச்சாங்க அதுலையும் முக்கியமா சொல்லணும்னா இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகு, beans உ இந்தமாதிரி பொருட்கள் எல்லாமே உலகின் ரொம்ப முக்கியமான ஒ~ பொருளா கருதப்பட்டுச்சு அதுவும் வந்து தென்அமெரிக்கால மட்டும்தான் அது

இது வடஆப்பிரிக்கால சொப்~ முக்கியமா சொல்ல வேணுனா அங்க தண்ணீர் கம்மியா இருந்தது இருக்கு ஆனா தொழில்நுட்பத்தை use நம்ம என்னென்ன பண்ணமுடியுமோ அவங்க பண்ணிட்டாங்க சும்மா சொல்லலுன்னா இந்த கரும்பு, அரிசி, இந்த சீத்தாப்பழம், இலந்தப்பழம், பருத்தி கிட்டத்தட்ட எல்லா குங்குமப்பூ ஆகிய அனைத்தியுமே அறுவடை செய்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பமும் சரி, வேளாண்மையும் சரி வளர்ந்துகொண்டே வருகிறது இதிலும் குறிப்பாக சொல்லப்போவதென்றால் இந்த அத்திப்பழம் இந்த ஸ்பைன் அந்தமாதிரி இடத்துல தான் முக்கியமா வளருது அது இந்த எலும்பிச்சை orange சு இந்தமாதிரி பொருளெல்லாம் அங்கதான் மட்டும்தான் தட்பவெப்பம்நிலை correct ஆ இருந்துருக்கு ஆனா போக போக போக தட்பவெப்பநிலையை பயன்படுத்தி நம்மளும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணீட்டாங்க மத்திய காலகட்டங்களில இந்த பயிர்சுழற்சி இரண்டு தலைமுறையில கொண்டுவந்தாங்க சீனா first first அடஹி அறிமுகப்படுத்தி இ~ இயற்கை விவாசயத்தவந்து இறக்குமதி நம்மளுக்கு ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி பெருமளவு அதிகரிச்சுவிட்டு~ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷத்துல சில நாடுகளில கொஞ்சம் வேளாண்மை வந்து கொஞ்சம் பின் தங்கி இருந்துச்சு அப்போ யோசிச்சு பாத்துகுட்டுதான் இந்த கால்நடைகளைக் கொண்டுவந்து அதன் மூலமா நம்ம விவசாய~ விவசாயம் பண்ணா நம்மளுக்கு கம்மியாகும் அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த தொழில்நுட்பம் அங்க சோளம், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மரவல்லி, புகை இலை பொருட்கள் அந்தமாத்ரி பொருள் எல்லாத்தையும் எப்படி உற்பத்தி பண்ணனும்னா மனிதனோட செயல்பாடுகள் விட விலங்குகள் முதற்கொண்டு செயல்படுவது அது அதோடைய சாணம்

வட ஐரோப்பியால மட்டும் தான் first ஆயிட்டுருந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் ஆகல அது எப்படி கொண்டுவரணுன்னு சொன்னா பாக்கும்போது அந்த பதினாறாவது நூற்றாண்டுல ஒரு போர்த்துகீசியர் தான் இந்தமாதிரி ஒரு idea கொடுத்து இந்தமாதிரி நம்ம அறிமுகப்படுத்தி உருளைக்கிழங்கு, மக்காச்சோளத்த நம்ம இந்தியாவுல தட்பவெப்பநிலைக்கு விளைவிக்கிற அளவுக்கு நம்ம நவீன யுகத்துக்கு கொண்டுவந்தாங்க நவீன யுகத்துல வரும்போதுலா பாத்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு ஐம்பதுவருஷத்துக்கு முன்னாடி என்ன என்னென்ன பண்ணனும் இப்போ நம்ம ஒரு ஒரு அரிசி அரிசிய எப்படி பண்ணணுன்னா அது வந்து நம்ம

என்ற அளவுல ஒரு பசுமைபுரட்சி தொழில்நுட்பமா கொண்டுவந்தாங்க அந்த தொழில்நுட்பம் தான் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல பசும புரட்சி உயர்மட்ட தொழில்நுட்பம் என்று கூறப்படுகிறது அதுதான் ஒரு முக்கியமானதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒண்ணூல பொருத்தவரைக்கும் அஹ் இது இதற்கு முன்னாடி வந்துல்லாம் ஒரு ton, ரெண்டு ton பண்ணுவாங்க ஒரு இடத்துலே இப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ரெண்டு ton பண்ணுற எடத்துலேயே ஒரு பத்து ton, பதினைஞ்சு ton அந்த அளவுக்கு கொண்டுவந்துருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து தொழில்நுட்பம்தான் தொழில்நுட்பம் வந்து தென் அமேரிக்கா நாடுகளிலிருந்து தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதுலேயும் கிட்டத்தட்ட correct ஆ சொல்லுவேன்னா இந்த மழை எந்தெந்த season எந்தெந்த பருவம் தட்பவெப்ப நிலைலே எந்தெந்த காலநிலை இருக்கோ அந்த காலநிலைதான் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் இதுபண்ணிட்டுருக்கோன்னா அந்த காலநிலை இ~ முக்கியத்துவம்னா மக்கள் அடர்~ மக்கள் எவ்ளோ இருக்காங்க அதுலே மக்கள் எவ்ளோக்கு தேவ~ பொருட்கள் தேவைப்படுகிறது பருவமழை அதுல எல்லாத்தையும் பொருத்துதான் நம்மளுடைய விவசாயத்தை இன்னுமே மகசூல் அதிகரித்து நம்ம பயன்படுத்தி வர்றோம் விவசாயத்தை இல்லன்னு சொன்னா தீவிர வேளாண்மை பண்ணி நம்ம அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம உற்பத்தி செய்து வருகிறோம் இதான் பயிர்களின் மகசூல் அதிகமாக இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ம~ மகசூல் அதிகப்படுத்துறதுதான் நம்ம இப்ப இருக்குற நம்ம தீவிர மகசூல் அதிகமா பண்ண முடியும் அப்~ இது இதோட முடிக்க முடியும்

hey நா நல்ல இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நா இன்னைக்கு எனக்கு office leave தான் நான் free ஆ தா இருக்கேன் நீங்க free ஆ இருக்கீங்களா okay எனக்கும் என் husband க்கு அப்றம் நெறைய பேருந்துக்கு dress எடுக்க வேண்டியது இருக்கு நம்ம வேணா போயிட்டு வரலாமா இன்னைக்கு நீங்க free ஆ இருந்திங்கன்னா சொல்லுங்க போயிட்டு வரலாம் okay okay எல்லாரும் அத தா எதிர் பாப்பாங்க நம்ம neyveli side போலாமா இல்ல tenkasi side போலாமா உங்களுக்கு எது புடிக்குமோ அத பொறுத்து தா shop எது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும்

நெல்லையப்பர் கோவில் வேற இருக்கும் அங்க அப்டியே போயிட்டு நல்லா enjoy பண்ணிட்டு வருவோம் அதா நீங்க எந்த கடைக்கு போவிங்கன்னு கேட்டுட்டு அப்டியே ரெண்டு பெரும் ஒண்ணா போகலாம்னுதா qualities லா எந்த கடைல நல்ல இருக்கும் okay okay கண்டிப்பா Pothys அ பொறுத்த வர clothes லா நல்லா quality ஆ இருக்கும் chennai silks ல லாம் நல்ல super super dress லா வச்சிருப்பாங்க கம்மியான rate லேயே நல்ல variety ஆனா dress லா இருக்கும் நமக்கு எது புடிச்சிருக்கோ அங்க போயி வாங்கிக்கலாம் எந்த கடைல புடிச்சிருக்கோ அந்த கடையிலேயே நம்ம எடுத்துக்கலாம் எங்க அம்மா அப்பா கும் எடுக்கணும் அம்மா கு ஒரு saree அப்பா கு ஒரு shirt அப்றம் எங்க அண்ணா கு ஒரு shirt எடுக்கணும் அவ்ளோதா சொல்ல போன maximum நறைய பேரு அங்க தான் வருவாங்க திருநெல்வேலி அந்த side தான் போவாங்க ஏன்னா collection லாம் அங்க நறைய இருக்கும் இங்கயே collections லாம் இருக்கும் இருந்தாலும் maximum purchase பண்றது திருநெல்வேலி ஆஹ் ok கண்டிப்பா ஹம் என்னா நம்ப திருநெல்வேலி போனோம்னா நம்பளுக்கு நிறைய variety of clothes எல்லாமே கிடைக்கும் நினைக்குற அங்க cheap அஹனா கடைங்க நிறைய இருக்கும் நம்ம கிட்டவே நெறய கடை இருக்கும்

இருந்தாலும் நம்ப ஊருல எடுத்த நம்மளுக்கு நல்ல இருக்குக்காது தான் தோணுது வெளிய எங்கேயாச்சும் போய் எடுத்த தான் நல்லா இருக்குயென்கிற ஒரு திருப்தி நம்பளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ப அங்க திருநெல்வேலி தென்காசி அந்த side லாம் போய் எடுக்குறோம் நீங்க என்ன நினைக்குறிங்க அதபத்தி நான் first யே சொன்னமாதிரி Quality எல்லாமே எல்லாக்கடைலயும் same ஆஹ் தான் இருக்கும் நம்ப எடுக்குற amount ஆஹ் பொறுத்துதான் இருக்கு நம்ப அதிக ஜாஸ்தி amount க்கு எடுத்தோம்னா அதுக்கு தகுந்தாப்போல quality இருக்கும் நம்ப இப்போ கம்மியான amount எடுத்தோம்னா அதுக்கு தகுந்தாப்போல quality இருக்கும்

நம்ப அங்க போய் வாங்கலாம் திருநெல்வேலில கண்டிப்பா கண்டிப்பா நம்ப என்ன size எதுனாலுமே சேரல அப்படினா change போய் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எந்த பிரெச்சனையுமே இல்ல எல்லா கடைலயும் maximum return பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம bill வெச்சுருந்தாலே போதும் நம்ம return பண்ணிக்கலாம் மத்தபடி எந்த problems உம் வராது ஹம் silk sarees லாம் நிறைய variety இருக்கும் maximum ஒரு above two thousand ல silk saree எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல work வெச்சும் இருக்கும் இப்போல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி college function க்கு அதெல்லாம் super இருக்கும் அப்புறம் silk sarees லாம் two thousand மேல எடுத்தா தான் நல்ல இருக்கும் நீங்க எந்த budget ல எதிர்பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போல்லாம் எல்லாம் கடையிலுமே saree க்கு ஏத்தபோல already stretch பண்ண blouses எல்லாமே வச்சுஇருப்பாங்க அது வாங்கிக்குறது நம்ப size க்கு stretch colour variety எல்லாமே இருக்கும். அதுவே aari work aari work blouse எல்லாமே அங்க available தான் இருக்கும் ஆனா rate லாம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் quality நல்ல இருக்கும் five hundreds அந்த range லா எடுக்கலாம் ஆனா அவ்வளவு quality இருக்காது நம்ப ஒரு two thousand மேல எடுத்ததன் நம்பளுக்கு wear பண்ணவே அழகாயிருக்கும் அதுல ஒரு இப்போ வெயில்க்கு மழைக்கு அதுல some sarees லாம் கட்டுன நல்லாயிருக்காது ஆனா இப்போ நம்ப நிறைய amount குடுத்து வாங்குனோம்னா நல்லாயிருக்கும் wear பண்ண நல்லாயிருக்கும் ஒருசில shop க்கு வந்து அவங்களாவே ready பண்ணுவாங்க ஆனா maximum இப்போ எல்லாம் வெளில இருந்து தான் வாங்கி வச்சு sale பண்றாங்க எனக்கு எல்லாம் brand புடிக்கும் பொதுவா because அதுலாம் நல்ல இருக்கும் wear பண்ண நல்ல cloth super ஆஹ் இருக்கும் வென நம்ப அதுவென வென reliance வென போய் try பண்ணி பாக்கலாமா உம் Pothys லா already stretch பண்ண blouse எல்லாமே super ஆஹ் இருக்கும் full எல்லா color வச்சு இருப்பாங்க golden color pink color அப்புறம் saree match எல்லாமே இது பண்ணி வச்சு இருப்பாங்க எல்லாமே super இருக்கும் collection எல்லாமே நல்லா இருக்கும் நம்ப அந்த side try பண்ணிபாக்கலாம் shop வந்து afternoon time ல தான் free அஹ் இருக்கும்